லேயர் லேயரா என்னென்ன புக் அப்படியே மேல வச்சுட்டு ஒரு பெரிய லேயாட்டு செல்ப் போட்டு வச்சிருக்காங்க.

ஒரு பெரிய தென்னை மரம் மாரி ஒன்னு நிக்குது நிறைய பேர் வந்து காலேஜ் பஸ்ஸ விட்டு இறங்கிட்டுருக்காங்க பஸ் வந்து எல்லோ கலர்ல இருக்கு.

இந்த பே பேனருக்கு வந்து மால போட்டிருக்காங்க. சாமந்திப்பூ மால.

அடுத்து ஒரு சேர் போட்ருக்காங்க.

ஆ அந்த ஹவுஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல மேல ஓடு இருக்குது.

கம்பி வச்சு கூண்டு செய்றது அது மாதிரி கம்பி வச்சு ஏதாச்சும் செய்றது முன்னாடி வந்து ஒரு பெரிய கூண்டு இருக்கு கம்பியால பெரிய கூண்டா இருக்குது.

மணல் எல்லாம் கூட்டி கூட்டி போட்டுருக்காங்க.

எஸ்_பி_ஐ பேங்க் ஓட ஏ_டி_எம் .

ஆ வெளியிலயு ஒரு குட்டி கோயில் இருக்குது.

அப்புறம் கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க.

அந்த ஆசாரிபள்ளம் மருத்துவமனையின் கல்லூரினு வந்து சேந்து பெரிய போர்டுல எழுதி போட்டுருக்காங்க.

நறைய மரம் வேற இருக்குது ஒரு தென்னை மரத்தோட பாதி சைட் தெரியுது.

ஒரு ஏண்டியூ ஒரு அங்க்களும் வந்து கீழ சேந்து நிக்றாங்க.